ஒரு பெரிய கடை இருக்குது அது பக்கத்துல வேற ஒரு பெரிய கடை இருக்குது.

முன்னாடி ஒரு மரம் நிக்குது அதுல ஒரு குடை போல ஒன்னு வெச்சி இருக்கு.

ஒரு பெரிய தர ஒன்னு இருக்கு அதுல என்னமோ எழுதி வெச்சிருக்கு.

பெரிய மர நிக்கி அதுக்கு பக்கத்துல எல்லா ரெண்டு மூணு சின்ன மரோ எல்லா நிக்கி.

இதுல வெயில் வேர நல்ல அடிச்சிட்டிருக்குது.

கடையில அற அறையா வச்சிருக்காங்க இதுல பூஸ்ட் வெச்சிருக்கு ஹார்லிக்ஸ் வெச்சிருக்கு நிறைய சோப்பு எல்லா வெச்சிருக்கு எண்ணெய்யெல்லா வெச்சிருக்கு.

நெறயா ஒரு கூறு கூறா இருக்குது ஒரு பாட்டுல்ல தண்ணி இருக்கு.

அதுல ஒரு பெரிய கடைய பேரு போட்டுருக்கு.

மீனு கழுவுற தண்ணியெல்லா பக்கத்துல வச்சிருக்கு அதுல ஒரு சீட்டு போல விரிச்சு அதுல மீன் எல்லாம் போட்ருக்காவ பின்னாடி ஒரு பாக்ஸ் எல்லாம் இருக்குது.

ஒரு பெரிய பில்டிங் இருக்கு அதுக்கு பக்கத்துல இன்னொரு பில்டிங் இருக்கு அடுத்து ஷீட் வச்சு ஒரு இது கூடாரம் போல இருக்குது ரெண்டு கார் நிக்கிது நெறைய ஆளுங்கெல்லாம் நிக்கிவ.

அதுல மூணு டிசைனு அது ஒரு கொத்து எல்லாம் போட்டுருக்குது.